இந்த ஃபோட்டோல வந்துட்டு நம்மளால ஒரு ஃபாரஸ்ட் பாக்க முடியுது.

இந்த ஹோட்ல்ல வன்டு மெருன் கலர் சேரும் எல்லோ கலர் டேபிள்ளும் போட்ருக்காங்க.

போட்டோலவன்டு நம்மளால ஒரு ஃப்ளவர் கார்டன் பாக்க முடியுது.

இந்த எடத்தல நம்மளால ஒரு பேங்க்க பாக்க முடியிது.

ஃபோட்டோல நம்மளால ஒரு பெரிய பில்டிங் பாக்க முடிது.

இங்க கீழ அந்த பில்டிங்க்குள்ள பூதனு ரெட் அண்ட் பிளாக் ஜர்க்கின் போட்டு ஒருத்தர் ஹெல்மெட் புடிச்சுட்டு நின்ட்ருக்காரு.

இந்த துணி கடைக்கு மேல ஒரு போர்டு வச்சிருக்காங்க அது ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்னு எழுதியிருக்கு.

இந்த ஃபோட்டோல பாத்தோனா நம்மளால ஒரு ஹோட்டல் பாக்க முடியிது.

இந்த எடத்துல வந்துட்டு நறைய மரங்கள் செடிகள்ருக்கு.

இந்த போட்டோல வந்துட்டு நம்மளால ஒரு கிறிஸ்டின் சர்ச்ச பாக்க முடியிது.

இந்த பேங்கோட போர்டுல என்ன எழுதிருக்குன்னா கனரா பேங்க் அப்டின்னு எழுதி இருக்கு.

அப்டி அந்த கூட்டதுல ஒரு லேடி மட்டு கேமரா பாத்துட்ருக்காங்க எல்லோ கலர் ஷால் போட்டு.

இந்த ஃபோட்டோல நம்மளால ஒரு பார்க்கிங்க பாக்க முடியுது.

இந்த போட்டோல வன்ட்டு நம்மளால நெறைய வீடுகள பாக்க முடியிது.

அப்டியே லெஃப்ட் சைடுல வீட்ல பாத்தோம்னா மேல எல்லா ஜன்னலோ ஓப்பன்ல இருக்கு.

இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு நேம் போட் வெச்சிருக்காங்க பிரபுஸ் பிளேஸ்னு சொல்லிட்டு.